இதோட சேர்த்து பெரிய ஆர்ச் இருக்கு.

வெளிய ஒரு செம்மண் ரோடு சைடுல ஒரு காலியான எடோ இருக்கு.

வெளிய கடையோட போர்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு சுத்தி காம்பவுண்ட் போட்ருக்காங்க.

இங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் வேலை முடியல.

அதுல நீல கலர் போர்டுல ஜெய் மொபைல்ஸ் அப்படின்னு எழுதி இருக்காங்க.

கடைக்குள்ள ஒருத்தங்க மாஸ்க்கு போட்டுட்டு இருக்காங்க.

ஒரு குட்டி ஏணி ஒன்னு இருக்கு.

பார்க்க சுத்தி காம்பவுண்ட்ருக்கு காம்பவுண்டுக்கு அந்த சைடு ஒரு கரண்ட் போஸ்ட் இருக்கு.

இது ஒரு பெரிய பீச் .

கடல் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு.

ஷோரூம் உள்ள கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க.

ப்ப அங்க நரய பேர் இருக்காங்க.

கடைக்கு ரெண்டு சைடுலையு ஷட்டர் போட்டு பூட்டி இருக்காங்க.

ஒரு வாசு கீழே இருக்கு.

கிரவுண்ட சுத்தி காம்பவுண்ட் கட்டி இருக்காங்க.

கீழ கொஞ்சம் தகரம் அடுக்கி வச்சிருக்காங்க.

அங்கே இருந்து ஒரு பைக் வருது.

கொஞ்சம் லைட் இருக்கு ஒரு டஸ்ட் பின்னு இருக்கு.

ஸ்டேஜ்ல அஞ்சு பேர் இருக்காங்க.

ஒர்க் ஷாப் ஓபன்ல தான் இருக்கு எண்ட்ரன்ஸ்ல காருக்குள்ள திங்ஸ் எல்லாம் நெறைய அடுக்கி வச்சிருக்காங்க.

அதுக்கு மேல சீட் போட்ருக்காங்க.